அப்படியே அதை ஒரு சில விஷயங்கள் அதை பண்ணாலும் officers இருப்பாங்கல்ல அவங்களும் அதை பெருசா அதை வந்து ஆ அஹ் சில விஷயங்களை பண்ணமாட்டேங்குறாங்க அதுக்கான இதுல அதனாலேயே மக்கள் அது வந்து அய்யய்யோ அதுவா இதுக்கு போறதுக்கு நம்ம சும்மாவே இருந்திடலாமே அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடறாங்க ஆமா இப்ப ஒதுங்கிடறதுக்கு காரணம் முக்கியமான காரணம் என்னன்னா இப்ப வங்கியில இருக்கவங்க ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏழை மக்களுக்கு படிக்கத் தெரியாதவங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தர மாட்டாங்க அவங்களோட தேவை அவங்களுக்கு தெரியாத அந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கோவமா வந்து இதை செய்ய மாட்டியாம்மா அதை செய்ய மாட்டியாம்மா இத எதுக்கும்மா எடுத்திட்டு வர்ல அதை எதுக்கும்மா எடுத்துட்டு வரல அப்பிடின்னு சொல்லி கத்தி இது பண்ணும் போது அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது

அப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அவங்க நினைச்சா செய்யலாம் ஆனா செய்ய மாட்டாங்க அப்படித்தான் போயிட்டு இருக்கு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 கண்டிப்பா கண்டிப்பா அதான் சொல்றேன்ல அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன் government proper ஆ அதை அஹ் அஹ் guide பண்ணணும் ஆஹ் அஹ் guide பண்ணணுங்கிறதை விட அதை proper ஆன ஒரு ad கொடுத்து பண்ணணும். அதுக்குன்னு சில officers இருப்பாங்க அந்த officers ரொம்ப patient ஆ வர்ற ஆஹ் மக்களை வந்து வ~ corre~ correct ஆன வழியில வழிநடத்தி guide பண்ணி போனாதான் அந்த pro~ அந்த plan வந்து success ஆகும் உம் பொத்தாம் பொதுவா எல்லாத்தையும் சொல்லிப்போட்டு அதை officer கிட்ட சொன்னா அவங்களுக்கு குடுக்கற target க்கும் tension க்கும் வர மக்கள்கிட்டதான் இதெல்லாம் கடுப்பு அடிக்கிறாங்க.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 aadhar இவ்வளோ வருஷம் ஆகுது aadhar எ~ எடுத்து எல்லாம் பண்ணினாலும் இன்னமும் அந்த aadhar வந்து எடுக்காத எவ்வளவோ பேர் இருக்காங்க எடுத்தும் அதை நிறைய correct ஆன முறையில அதை follow பண்ணாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த aadhar எது எதுக்கெல்லாம் use ஆகுது அப்படிங்கறது தெ~ தெரியாத கிர~ ரொம்ப இந்த மக்கள் கூட இருக்காங்க அஹ் கிராமத்து மக்கள் கூட இருக்காங்க அந்த aadhar எதோ ஒண்ணு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க அது எது எதுக்கு use பண்றாங்க எதுக்காக அதை எடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு எதுவுமே தெரியலே இன்னும் இன்னுமே நிறைய பேருக்கு தெரியலே இன்னமும் நிறைய post office போ~ போனின்னா இன்னமும் அந்த aadhar பத்தின சரியான details தெரியாத எவ்வளவோ பேர் இருக்காங்க பயங்கர கும்பல் இருக்கும் ஆமா அது வந்து ஏ~ ஏதாவது ஒரு சின்ன சின்ன correction கொடுத்துட்டே இருப்பாங்க அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அஹ் அதோட முக்கியத்துவமே அவங்களுக்கு வந்து தெரியாது எதுக்காக அதை வச்சிருக்கோம் அப்படின்னே தெரியாது card வச்சிருக்கோமா aadhar card வச்சிருக்கோம் அந்த மாதிரி வந்து போயிட்டிருக்கு அதுல அந்த aadhar card அப்படிங்கற ஒரு விஷயம் இருந்தாதான் அந்த card கிடைக்கும் license கிடைக்கும் pan card கிடைக்கும் எல்லாமே அது அது மூலியமாதான் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்குத் தெரியாது ஆமா அது தெரியாமதான் நிறைய பேர் இருக்காங்க அஹ் சில இதுல அஹ் officer ங்களுமே அந்த மாதிரி பண்றாங்க நம்ம என்ன proper ஆ correct ஆ எல்லாமே இது document வச்சு correct ஆ கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த typing பண்றதை mistake பண்ணிட்டு அது தப்பு தப்பாயிடுதா again அது வந்து நமக்கு நம்மளும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க கொஞ்சம் sharp minded ஆ இருக்கிறவங்க அதை check பண்ண சொல்லும் போதே correct ஆ check பண்ணி எல்லாம் பண்ணிடுறாங்க சில பேரு ஆஹ் correct ஆ இருக்கு correct ஆ இருக்குன்னு மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுறாங்க அப்புறம் aadhar print வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது அதுல spelling mistake இருக்குன்னு திருப்பி போ திருப்பி line ல உக்காரு காசு குடு fine அ கட்டு திருப்பி வா அது இப்படியே அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு உண்மையாலுமே இவ்வளவுதான் நான் சொல்றேன் என் பையனுக்கே aadhar வந்து ஆஹ் fingerprint change ஆகணும்னா five years complete ஆகணும் அப்பதான் change ஆகுமாம் இதுவே எனக்கு தெரியல எனக்கு தெரியலங்கிறத விட அவங்களும் சொல்லல நாலு தடவ போய் நான் ஒவ்வொரு தடவையும் போய் போய் போய் போய் name correction பண்றதுக்கு எழுதி குடுத்து எல்லாம் பண்ணிட்டு வரேன் ஒவ்வொரு தடவையும் reject ஆகி reject ஆகி வருது. என்ன reason ன்னு கடைசியா நாலாவது தடவை கேட்கும்போதுதான் எனக்கே கோபம் வந்துச்சு நான் direct ஆ customer care கே அடிச்சிட்டேன் இந்த மாதிரி reject ஆயிட்டே இருக்க என்ன sir reason ன்னா fingerprint வந்து change ஆகணும் five years complete ஆகணும்ங்க அது அது five years complete ஆனாதான் அதுக்கப்புறம் நீங்க வந்து name correction fingerprint அ முதல்ல change பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்க name correction பண்ணணும் அப்பதான் அது change ஆகும் அது வரைக்கும் நீங்க எத்தன தடவை பண்ணாலும் அது ஆகவே ஆகாது இதுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் அங்க போய் அவங்களுக்கு fine கட்டுறதுக்கு ஐம்பது ரூபாய் fine னு சொல்லல fees கட்டுறதுக்கு ஐம்பது ரூபாய் கட்டுறது ஒரு பக்கட்டு இருந்தாலும்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

so அதனால நம்ம information அ அந்த officers க்கும் correct ஆ மக்களுக்கு கொடுக்கணும் குடுத்தாத்தான் அது நடக்கும் நான் actually complaint ஏ பண்ணிட்டேன் again திருப்பி க~ customer care க்கு phone பண்ணி complaint பண்ணிட்டேன்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 சரிதான் பெரிய ஆளுதான் நீங்க எனக்கு மேல பெரிய ஆளா இருக்கீங்க சரிக்கா நம்ம பார்ப்போம் பேசுவோம் அப்புறமா கொஞ்சம் வேலை இருக்கு நான் பார்த்துட்டு உங்களை திரும்ப கூப்பிடுறேன் சரியா உம் சரி கண்ணு சரி வீட்டுல எல்லார்கிட்டயும் கேட்டேன்னு சொல்லு ஆஹ் கண்டிப்பா சொல்றேன் அக்கா நானும் கேட்டேன்னு சொல்லுங்க பேசுவோம் அப்பறமா okay ம்மா bye வேலை வாய்ப்பின்மை, வேலை வாய்ப்பின்மை என்பது, ஒரு நபர் வேலை செய்யத் தயாராகும். விருப்பத்துடனும் இருந்து, வேலை கிடைக்காத நிலையை, குறிப்பிடுவாராம் வழக்கமாக, வேலைவாய்ப்பின்மை, மேலோங்கப்படும் வேலைவாய்ப்பின்மை அளவிடப்படுகிறது இங்கு தொழில் நகரங்கள், ஆற்றலில், வேலை இல்லாதவற்றைக் கொண்டு, சதவீதம் வரையறுக்கப்படுகிறது. மேலும்,

பெரும்பாலான பொருளாதார பள்ளிகள், ஊதியங்கள், சந்தை நிலவர விகிதத்தை விட, அதிகமாக இருப்பதே, தன்னிச்சையற்ற, வேலை வாய்ப்பின்மையின் காரணம் என, ஏற்றுக் கொள்கின்றன. எனினும், இது ஏன் இவ்வாறு இருக்கிறது என்பதில், சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்றன. பொருளியல், தொழில்ல இறக்க நிலையில் இருக்கும்போது, ஊதியம் அதிகமாகவே நீடித்திருக்கிறது. ஏனெனில், அவர்கள் இயல்பாகவே விடாப்பிடியாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் எனினும், மற்றவர்கள் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கைகள், அவர்கள் உயர்வாக வைத்திருக்கிறது என்று, கூறுகிறார்கள் பொருளாதாரத்தில்

மற்றவர்கள் கட்டமைப்பு பிரச்சனைகள் மற்றும் தொழிலாளர் சந்தைகளில் அமைந்திருக்கும் திறமைகள் கட்டமைப்பு, வேலை வாய்ப்பின்மை ஆகியவற்றை குறிப்பிடுகிறார்கள். முதல் தர அல்லது புதிய முதல்தர பொருளாதாரம் இந்த விளக்கங்களை நிராகரிக்கிறது. மேலும், மிகவும் கண்டிப்பான முறையில், குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கள்வரிகள் மற்றும் மற்ற ஒழுங்குபடுத்தும் முறைகள் போன்றவற்றை வெளியில் எடுத்து, தொழில் சந்தையில் மேல் சுமக்குகிறது. இவன் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவதை சோர்வடைய செய்யும். எனினும் மற்றவர்கள் வேலைவாய்ப்பின்மையை பெரும்பாலும் வேலை இல்லாமல் இருப்பவர்களில், தன்னிச்சையாக தேர்வுகளின் காரணமாகவே, ஏற்படுவதாக பார்க்கிறார்கள். மாறாக, சிலர் பாதகம் விளைவிக்கும் தொழில்நுட்பங்கள் அல்லது உலகமயமாக்கல் ஆகியவற்றின் வேலைவாய்ப்பின்மை ஏற்படுவதாக, குற்றம் சாட்டுகிறார்கள். வேலைவாய்ப்பின்மை என்பது துல்லியமாக கணக்கிடுவது என்பதிலும், கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. வெவ்வேறு நாடுகளில் மற்றும் கிளை வேலை வாய்ப்பின்மையை சந்திக்கின்றன வழக்கமாக, ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள, மற்ற நாடுகளைக் காட்டிலும், America, குறைவான வேலை வாய்ப்பின்மை நிலையை, சந்திக்கிறது. எனினும், இதில் londan மற்றும் denmark சிறப்பாக செயலாற்றும், italy மற்றும், France போன்ற நாடுகளில், மாறுபாடுகள் இருக்கிறது.

ஒகன் ஸ்விதி மிக்க ஆற்றல் GDP க்கு தொடர்பு கொடுத்தும் போது, ஒவ்வொரு மூன்று சதவீத GDP தருகிறது. தன்னிச்சையற்ற வேலைவாய்ப்பின்மை, பொதுவாக ஏற்றத்தில் kains புதிய முதல்தர பொருளாதார தேற்றம், பொருளாதார தேக்கத்தின் போது, அதிக சேமிப்பு மற்றும் தனியார் முதலீட்டாளர், துணிவின்மை போன்ற காரணங்களால், பயன்படுத்தப்படவில்லை என, வாதிஸ்தான். அதன் விளைவாக, மக்கள் வேலையில் இருந்து, தன்னிச்சையற்ற முறையில், தூக்கி எறியப்பட்டனர் மேலும், அவர்கள்

வேலை வாய்ப்பின்மையை, சுருக்குவதும், நீக்குவதும் ஆகும் தன்னிச்சையற்ற வேலைவாய்ப்பின்மை, விவசாய சமூகங்களில், ஏற்படுவதில்லை. மேலும், வளர்ச்சி அடையாத நாடுகள்

ஒரு திடீரென வேலை இழந்த நபர்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக, ஏதேனும் ஒரு ஊதியத்தில் ஒரு வேலையோ அல்லது தொழில் முனைவோராக, அல்லது அடிமட்ட பொருளாதாரத்தின், விரைவாக செயல்படுபவர்களுடன் இணைந்து, போன்றவற்றையோ, சந்திக்க வேண்டி இருக்கிறது. சில எழுதப்பட்ட, விவரக் கதைகளை பார்வைகள் தீர்வுகள் சமூகங்கள் முடிந்தவரை பல மக்கள் பணியில் இருக்க வைக்க பல மாறுபாடுகளை மதிப்பீடுகளை முயற்சிக்கின்றன. எனினும், வேலைவாய்ப்பின்மையை இயல்பான விகிதம் தவிர, மற்ற வேலை வாய்ப்பின்மை, குறைக்கும் முயற்சிகள், பொதுவாக, தோல்வியடைகின்றன. அதன் முடிவுகள், குறைவாக, வெளியூடுகளை மட்டுமே, தருகின்றன. மேலும், பண வீக்கத்தை, அதிகரிக்கின்றன தேவைப்பகுதி, முதல்தர பொருளாதார தோற்றத்தின்படி, சந்தைகள், வளங்கள், தேவைக்கு சமமாய் இருக்கும் பொழுது, சமநிலை அடையும். சந்த விலைக்கு, விற்க நினைக்கும், ஒவ்வொருவராலும், அதை செய்ய இயலும். அந்த விலைக்கு, விற்க முடியாது என்று, நினைப்பவர்கள், விற்க முடியாது தொழிலாளர்கள் சந்தையில், இது முதல் தர வேலை வாய்ப்பின்மை எனப்படுகிறது. தொழிலாளர்களுக்கான தேவைகளின் அதிகரிப்பு, பொருளாதாரத்தை சேவை வளைவு அதிகரிக்கும், ஊதியம் மற்றும் வேலை ஆகியவற்றை நோக்கி நகர்த்தல் ஆகும் பொருளாதாரத்தில், தொழிலாளர்களுக்கான தேவை சரக்குகள் மற்றும் தேவைகளுக்கான தேவையில் இருந்து பெறப்படுகிறது அதேபோல் பொருளாதாரத்தில் சரக்குகள் மற்றும் தேவைக்கான தேவைகள் அதிகரித்தல் தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரிக்கும் வேலை மற்றும் ஊதியம் அதிகமாகும் பனஞ்சார் கொள்கை மற்றும் அரசு கருவூல கொள்கை இரண்டும் பொருளாதாரத்தில் குறைந்த கால வளர்ச்சியை அதிகப்படுத்த பயன்படுத்தப்படலாம் அது தொழிலாளர்களுக்கான தேவையை அதிகரிக்கும்

வளங்கள் பகுதி கொள்கை, தொழிலாளர் சந்தையை, மிகவும் நெகிழ்வுடையதாக செய்வதன் மூலம், தீர்வு காணப்படலாம். இதில், குறைந்தபட்ச ஊதியத்தை நீக்குதல், மற்றும்

கல்வியை பயன்படுத்துதல் உள்ளிட்டவை ஆகும் வழங்கல் பகுதி மறுவடிவமைப்பு கூட நீண்ட கால வளர்ச்சியை அதிகரிக்கும் இந்த அதிகரித்த சரக்குகள் மற்றும் சேவைகளின் வளங்களுக்கு அதிகமாக பணியாளர்கள் தேவைப்படும் ஆனால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் தொழில்களில் வரிகளை குறைத்தல் மற்றும் நிபந்தனைகளை குறைத்தல், உள்ளிட்டவை வேலைகளை உருவாக்கும் மற்றும் வேலைவாய்ப்பின்மையை குறைக்கும் என வழங்கல் பகுதி கொள்கையில் வாதிடப்படுகிறது வேலைவாய்ப்பின்மையின் வகைகள். பொருளாதார இலக்கியத்தில், பல்வேறு விளக்கம் ஒன்று இலக்கங்கள் தன்னிச்சையாக மற்றும் தன்னிச்சையற்றவையாகவே வேலை வாய்ப்பின்மைக்கு இருந்த போதும் ஒரு எளிய மேம்பாடு, பொதுவாக பயன்படுத்தப்படும் தன்னிச்சையாக வேலைவாய்ப்பின்மை தனிநபர் முடிவுகளின் தன்மையைப் பொறுத்தது ஆகும் அதே சமயம், தன்னிச்சையற்ற வேலை வாய்ப்பினை, தனிநபர்கள் இயக்கப்படும் சமூக பொருளாதார சூழ்நிலைகள், அதாவது, சந்தை வடிவமைப்பு, அரசாங்க தலையீடு, மற்றும் மொத்த தேவையில் உள்ள நிலை காரணமாக, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சொற்களில், மிகுதியான, அல்லது பெரும்பாலான, திருச்சுழர்ச்சி, வேலை வாய்ப்பின்மை, தன்னிச்சையானதாக இருக்கிறது. பின்னர், அது தனித்த தேடல் பண்புகளை பெற்றுள்ளது. மற்றொரு வகையில், சுழல் வேலை வாய்ப்பின் கட்டமைப்பு வேலைவாய்ப்பை மற்றும் முதல் தர அதாவது இயற்கையான வேலை வாய்ப்பின்மை போன்றவை இயல்பாக திருமலையில் தன்னிச்சையாக இருக்கின்றன. எனினும் கட்டமைப்பு வேலைவாய்ப்பின்மை தோன்றுவதற்கு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் கடந்த காலத்தில் எடுத்து தேர்ந்தெடுப்புகளின் பிரதிபலிப்பு காரணமாக இருக்கலாம். அதே சமயம், முதல், முதல் தர, அதாவது, இயற்கையான வேலை வாய்ப்பின்மை, தொழிலாளர்கள் யூனியன்கள் மற்றும் அரசியல் கட்சிகள், ஆகியோரால் உருவாக்கப்படும், சட்டம் சார்ந்த பொருளாதார, தேர்ந்தெடுப்புகளின் முடிவுகளில் நிர்ணயிக்கப்படலாம். ஆனால், நடைமுறையில் தன்னிச்சையான

ஊதியங்கள் ஏற்றவாறு இருந்த போதும், வேலை இல்லாத பணியாளர்களை காட்டிலும், சில பணியிடங்களே இருத்தல் நிலையாகும் அதனால், அனைத்து பணியிடங்களுக்கும்

திருச்சுழர்ச்சி வேலைவாய்ப்பின்மை, ஒரு பணியாளர், ஒரு வேலையிலிருந்து, மற்றொரு வேலைக்கு மாறும் பொழுது, திருச்சுழர்ச்சி வேலை வாய்ப்பின்மை ஏற்படுகிறது. ஒருவர் வேலை தேடும் காலத்தில், திருச்சுழர்ச்சி வேலை வாய்ப்புகளை சந்திக்கலாம். இது, புதிதாக பட்டம் முடித்து, வந்து வேலை தேடுவோருக்கும் பொருந்தும் இது பொருளாதாரத்தில், ஆக்கத்தில் உள்ள பகுதியில், எடுத்துக்காட்டு ஆகும். இதில், பணியாளர்கள், நீண்ட கால நலன், மற்றும், பொருளாதார, செயல்திறன், மற்றும், அதிகரிக்கும் என, என்று, தன்னிச்சையாக, வேலை வாய்ப்பின்மையின், ஒரு வகையாகும் இதில், பணியாளர்கள், நீண்ட கால நலன், மற்றும், பொருளாதார, செயல்திறன், மற்றும், அதிகரிக்கும் என, என்று, தன்னிச்சையாக, வேலை வாய்ப்பின்மையின், ஒரு வகையாகும் one hello

அஹ் நான்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

சாப்பிட்டிங்களா நான்சி

காய்கறில செஞ்ச உணவு சாப்பிட்டிங்களா, நான்சி

ஹம் வீட்ல அம்மா, அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கறாங்க. ஜெகன் ஹம் உங்க பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாமேவும்

ஆஹ் ஒரு பெரிய பொண்ணு வந்துட்டு, இப்போ first அஹ் UKG படிக்கிறாங்க, மழலை வகுப்பு ஹம் கணவர் வந்து, என்ன பணியிலே இருக்கிறாரு என்ன வேலை செய்யறாங்க மென்பொருளை மென்பொருள் எல்லாம் work பண்ணிட்டுருக்காங்க

okay ரொம்ப சிறப்பு. நீங்க என்ன, காதல் திருமணமா இல்லை, நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களா

இப்ப தாராபுரம்ல இருக்கோம்

விடுமுறை நாட்கள்ல, சொந்த ஊர்களுக்கு அங்க எல்லாம் போயிட்டு ஆஹ் அம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி போயிட்டு வருவோம் நாங்க

ஹம் வேற என்னெல்லாம் பண்ணுவிங்க விடுமுறை தினத்துல ஆஹ் விடுமுறையில வந்துட்டு ஆஹ் வீட்டு வேலைகள் ஏதாவது செய்வோம்

குழந்தைகளுக்கு, ஏதாவது சொல்லிக் கொடுக்கிறது, different ஆ பண்றது

படங்களுக்கு ஏதாச்சும் உம் திரை~ theatre அந்த மாதிரி கூட்டிட்டுப் போவோம் okay திரைக்காக, திரைப்படங்கள் பாக்குறதுக்கு எல்லாம் போவீங்க

ஹம் ரொம்பவும் சிறப்பு உங்களுக்கு என்ன மாதிரி திரைப்படங்கள் எல்லாம், நீங்க வந்து பெரும்பாலும் விரும்புவீங்க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

ஹம் வேற எந்த பேய் படங்கள், நகைச்சுவைத் திரைப்படங்கள் அப்படியெல்லாம் எதுவும் பிடிக்காதா ஆஹ் நகைச்சுவைத் திரைப்படங்கள் பிடிக்கும்

அது, இப்ப recent ஆ love today படம். அந்த படம் வந்துட்டு, எப்படி வந்துட்டு ஒருத்தவங்களை understanding பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு மற்றவர்களை வந்து எப்பிடி புரிந்து கொள்வது அப்பிடின்னு சொல்லி நல்ல தெளிவா வந்து சொல்லிருப்பாங்க ஹம் இப்ப இருக்க காதல் வந்து, என்ன மாதிரி மாற்ற~ காதலிக்கிறவங்களோட மனநிலை வந்து, என்ன மாதிரியான மனநிலையில வந்து இருக்கு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 விழிப்புணர்வு இல்லைன்றதை விட ஒரு அந்த அளவுக்கு நம்ம thought ல போக மாட்டோம். ஒரு ஆஹ் love அந்த மாதிரி வந்துட்டு ஒரு காதல் அந்த மாதிரி இருக்காது

இப்ப வந்து படங்கள் வரக்கூடிய படங்கள் வந்துட்டு, சமுதாயத்தை சீரழிக்கிற மாதிரியான படங்கள் இருக்கிறதுனால குழந்தைகள் வழி தவறி போவதற்கான வாய்ப்புகள் வந்து தான் அதிகமா இருக்குது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

ஒரு நல்ல ஒரு சமுதாயம் சார்ந்த திரைப்படங்கள் வந்து சொல்றீங்க.

இப்ப எனக்கு கேள்வி வந்து, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கிறேன்

இப்ப வெளிநாடுகள்ல வந்து எடுத்துக்கோங்களேன்

வெளிநாடுகள்ல வந்து, பொதுவா காதல்ங்கிற ஒரு உணர்வு வந்து, ரொம்ப ப~ மிக எளிமையானது

அங்க வந்து புடிச்சிருந்தா ஒருத்தவங்களும் வந்து, விரும்பி விரும்பி ஒருத்தரை ஒருத்தர் மனம் வந்து, ஒத்துப்போயிட்டா வாழலாம்

மனம் வந்து, ஒத்துப்போகாத ஒரு நிலைமையில வந்து, அவங்க வந்து பிரிஞ்சு போறதுக்கு வந்து, ஒரு ஆணுக்கும் முடிவெடுக்க சம உரிமை இருக்கு. ஒரு பெண்ணுக்கும் மு~ முடிவெடுக்கிற திறமை ஆஹ் சம உரிமை வந்து வெளி~ மேற்கத்திய நாடுகள்ல வந்து கொடுக்கப்படுது

ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு ஆண், ஒரு ஆணுக்கு கீழே ஒரு பெண் வந்து இல்லை அப்படின்ற ஒரு நடைமுறை வந்து, மேற்கத்திய நாடுகள்ல வந்து இருக்கு ஏன் அதே ஒரு வி~ அதே ஒரு விடயங்கள் வந்து ஒரு பெண் ஒருத்தனுக்கு, ஒரு பெண் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா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

அந்த கலாச்சாரம் இருந்தாலும் நம்ம இந்திய கலாச்சாரத்தின் பிரகாரம் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு விரும்பி அவன புரிந்து கொள்ளணும். அது மாதிரி இல்லாம அவங்க நமக்கு மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு பிடித்தவங்களா இருக்கணும் நம்ம அதை நம்ம அந்த ஒரு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

பெற்றோர்கள் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க கிட்ட கொண்டு போய், அவங்க அந்த பிரச்சனைய வந்துட்டு, தீர்த்து நமக்கு சுமூகமான ஒரு முடிவைக் கொடுப்பாங்க. so பிரிவுங்கிறது அவ்வளவா நமக்குக் கிடைக்காது

இந்த மாதிரியான, புரிந்து கொள்வதற்கான நேரம் கிடைக்குது. but அஹ் love marriage ஆஹ் அந்த மாதிரி, காதல் திருமணம் அப்படின்னும் பொழுது,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

இப்ப பெரும்பாலுமே இன்னொரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதலிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு புர~ ஒரு புரிதல் ஒண்ணு வந்து இருக்கு ஒண்ணு இரண்டாவது வந்து, திருமணம் செய்து ஆஹ் கொள்ளும்போது இருவருக்கும் இடையிலான புரிதல்னு ஒண்ணு இருக்கு ஏன் பெரும்பாலும் அந்த காதலிக்கும்போது இருக்கக்கூடிய அந்த கா~ காதல் உணர்வு வந்து, திருமணம் வந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலும் இல்லைன்றதை ஒரு இதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தைப் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அதைப் பத்தி அவங்க அதாவது அவங்க கா~ கா~ love அஹ் காதலிக்கும் பொழுது அதிகமா நேசிப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது பிள்ளைகள் மேலே அந்த love வந்துட்டு, separate ஆகும் அதை அவங்களால agree பண்ணிக்க முடியாது

agree அஹ் அதை வந்து, ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. ஆனா நம்ம திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பொழுது அதை நம்ம வந்து ஏத்துக்குவோம். நம்மளுடைய பாசம் அவங்களுக்கு அஹ் பக்கத்துல இருந்து படிக்கறது அப்படிங்கிறதை நம்ம வந்து, ஏற்றுக் கொள்ள முடியும். ஆனா அது அவங்களால வந்துட்டு, அதை ஏற்றுக் கொள்ள முடியாதது. அது ஒண்ணுதான் அது வந்துட்டு, ஒரு முக்கிய காரணமா சொல்லலாம். இப்ப, இந்த பசங்க திரைப்படம் பார்த்திருக்கீங்களா

அந்த படங்கள்ல வந்து, ஒரு காட்சி ஒண்ணு வந்து வரும்

எப்படின்னா இந்த சின்னப் பையனோட அப்பாவும் இரண்டு சிறுவர்களோட அப்பா வந்து ஒரு இடத்துல வந்து பேசிக்குவாங்க

இரண்டு பேரோட வீட்டிலேயுமே சண்டை வந்து, இரவு முழுக்க நடந்துகிட்டு இருக்கும். அதனால மனநிலை வந்து, அவங்களோட குழந்தைங்களோட மனசு வந்து ரொம்ப புண்பட்டு வந்து போயிருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா, அந்த இருவரோட ப~ பசங்களோட ரெண்டு பேரோட அப்பாக்களுமே ஒரு இடத்துல உக்காந்து ஒரு அருமையா வந்து ஒரு உரையாடல் ஒண்ணு வந்து இருக்கும், அவங்க ரெண்டு பேருக்கும்

எப்பயாவது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து இல்லைன்னா ஒருத்தரை ஒருத்தர் விட்டுக்கொடுத்து அவங்க சொல்றதே வந்து, நம்ம வந்து கேட்டு என்ன சொல்றாங்களோ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு புரிதல் ஒண்ணு வந்து இருக்கும்

அப்ப ஒருத்தருக்கு யாருகிட்ட வந்து, என்ன பிரச்சனை இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து, நல்லா, இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து சொல்றாங்க. அந்த ஒரு திரைப்படத்துல அப்ப அப்படி வந்து இருக்கும்போது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து, விட்டுக் கொடுத்து அனுசரிச்சு போகாமல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உட்கார்ந்து பேசினா அந்த பிரச்சனைக்கு வந்து, ஒரு தீர்வை வந்து நம்மளால வந்து க~ கண்டு கொள்ள முடியுமா கண்டிப்பா முடியுங்க. இப்ப நானும் என் கணவரும் கூட சில time அஹ் சண்டை எங்களுக்குள்ள வந்தாலுமே அவங்க ஒரு சில time mostly அவங்க அதிகப்படியா அவங்கதான் எனக்கு விட்டுக் கொடுத்துப்போவாங்க.

கோபத்துல அவங்க அதிகமா விட்டுக் கொடுத்து போற time அதிகம். கொஞ்ச நேரம் silent ஆ இருந்துட்டு என்னோட கோவத்துல அவங்க கொஞ்சம் silent ஆயிடுவாங்க. எங்க மாமனார் தான் அடிக்கடி சொல்லுவாங்க. கொஞ்சம் கோவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்கொடுத்து அந்த time ல போயிட்டோம்னா நம்மளுக்கு அது சுமூகமா பிரச்சனை முடிஞ்சிடும்

முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்க, வளர வளர நம்மளும் வளர்ந்து அந்த நேரத்திலே சண்டையை வளர்க்காதபடி கம்மி பண்ணிட்டோம்னா அந்தக் குழந்தைகளுக்குரிய மனப~ மனநிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆமா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூழலும் கிடைக்கும் அந்த குழந்தைங்க வந்து கல்வியை மட்டும் தான் அவங்க வந்து பாப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கோம். ஏன்னா அது வந்து வளரும் குழந்தைகள்

அவங்க கண்ணு முன்னாடி நம்ம வந்து ஒரு கண்ணாடி போலதான் நம்ம குழந்தைகள் முன்னாடி நம்ம வந்து என்னெல்லாம் செய்யறோமோ அதை அப்படியே அங்க வந்து பிரதிபலிக்கும்